சி மற்றும் C ல் 2டைமென்ஷனல் அரேஸ் குறித்த spoken tutorialக்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்கப் போவது 2டைமென்ஷனல் அரே என்றால் என்ன
இதை ஒரு உதாரணத்தின் மூலம் செய்யலாம்
இந்த டியூட்டோரியல் ஐ பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்கு தளம் வெர்ஷன் 1110 உபுண்டு ல் ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461 2 டைமென்ஷனல் Arrayக்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் 2 ட் அரேஸ் ஒரு ரோவ் கோலம்ன் மேட்ரிக்ஸ் ல் சேமிக்கப்படுகிறது
இடது இண்டெக்ஸ்
rowஐ குறிக்கிறது
வலது இண்டெக்ஸ்
columnஐ குறிக்கிறது
சி மற்றும் Cல் ஒரு மேட்ரிக்ஸ் அல்லது arrayன் ஆரம்ப இண்டெக்ஸ் எப்போதும் 0 ஆகும்
இங்கே ஒரு ரோவ் கோலம்ன் matrixல் ஒரு 2 டைமென்ஷனல் arrayஐ காண்கிறோம் ஆரம்ப இண்டெக்ஸ் 0 இப்போது 2 டைமென்ஷனல் arrayஐ டிக்ளேர் செய்வதைக் காண்போம் இதற்கு Syntax160 data டைப் array பெயர் ரோவ் மற்றும் கோலம்ன்
உதாரணமாக இங்கே 2 ரோவ் மற்றும் 3 columnகள் உடன் ஒரு 2 டைமென்ஷனல் அரே நும் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இப்போது ஒரு உதாரணத்தைக் காண்போம்
programஐ ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன் அதை திறக்கிறேன்
நம் பைல் பெயர் 2ட் ஹைபன் அரே டாட் சி என்பதை கவனிக்க இந்த programல் 2 டைமென்ஷனல் arrayன் எலிமெண்ட் களின் கூட்டுத்தொகையைக் கணக்கிடலாம்
இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே வேரியபிள் இ மற்றும் jஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
பின் 3 ரோவ் மற்றும் 4 columnகளுடன் நும்1 ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் பின் நும்2 மீண்டும் 3ரோவ் மற்றும் 4columnகளுடன் நும்1 மற்றும் நும்2 2 டைமென்ஷனல் அரே ஆகும் இங்கே நும்1 ன் elementகளை பயனரிடமிருந்து உள்ளீடாக பெறுகிறோம்
elementகள் ரோவ் வாரியாக சேமிக்கப்படுகிறது
இ ஐ rowஆகவும் ஜ் ஐ columnஆகவும் கருதுகிறோம்
இந்த போர் லூப்
இ 0 முதல் 2 வரை இயங்கும் கண்டிஷன் ஐ சோதிக்கும்
இந்த போர் லூப்
ஜ் 0 முதல் 3 வரை இயங்கும் கண்டிஷன் ஐ சோதிக்கும்
அதேபோல இங்கே மேட்ரிக்ஸ் நும்2 ன் elementகளை பயனரிடமிருந்து உள்ளீடாக பெறுகிறோம்
இங்கே மேட்ரிக்ஸ் நும்1 ஐ காட்டுகிறோம் இங்கே பெர்சென்ட் 3ட்
terminalலில் மேட்ரிக்ஸ் ஐ ஒழுங்கமைக்கப் பயன்படுகிறது
இப்போது இங்கே மேட்ரிக்ஸ் நும்2 ஐ காட்டுகிறோம் பின் நும்1 மேட்ரிக்ஸ் மற்றும் நும்2 மேட்ரிக்ஸ் ஐ சேர்த்து முடிவைக் காட்டுகிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது Saveல் சொடுக்குக
programஐ இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோ ஐ திறக்கலாம்
கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் 2ட் ஹைப்பன் அரே டாட் சி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஆர் பின் Enterஐ அழுத்துக
இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் ஆர் இப்போது Enterஐ அழுத்துக இங்கே பார்ப்பது Enter தே எலிமென்ட்ஸ் ஒஃப் 3 இன்டோ 4 அரே நும்1 இப்போது மதிப்புகளைத் தருகிறேன்

இப்போது காண்பது enter தே எலிமென்ட்ஸ் ஒஃப் 3 இன்டோ 4 அரே நும்2 மதிப்புகளைத் தருகிறேன் வெளியீடு காட்டப்படுகிறது
இங்கே நும்1 மேட்ரிக்ஸ் ஐ காணலாம் இங்கே நும்2 matrixஐ காணலாம் இது நும்1 மற்றும் num2ன் கூட்டத்தொகை இப்போது இதே புரோகிராம் ஐ Cல் இயக்குவதைக் காணலாம் ஏற்கனவே அந்த programஐ வைத்துள்ளேன்
அதை திறந்து விளக்குகிறேன்
இது C ல் 2 டைமென்ஷனல் arraysக்கான புரோகிராம்
நம் பைல் பெயர் 2ட் ஹைபன் அரே டாட் சிபிபி என்பதை கவனிக்க எக்ஸ்டென்ஷன்
டாட் சிபிபி
இப்போது கோடு ஐ விளக்குகிறேன் இது நம் ஹெடர் பைல்
அயோஸ்ட்ரீம் இது நம் யூசிங் ஸ்டேட்மெண்ட்
இது மெயின் பங்ஷன் Cல் வெளியீட்டை அச்சடிக்க கவுட் ஐ பயன்படுத்துவதால் இங்கே கவுட் பங்ஷன் உள்ளது
பின் சின் பங்ஷன் உள்ளது
Cல் ஒரு வரியை படிக்க cinஐ பயன்படுத்துதுகிறோம் இங்கே ஸ்லாஷ் ட் ஐ பயன்படுத்துகிறோம்
இது குறிப்பது 4 இடைவெளிகளுக்கு சமமான கிடைமட்ட tab
மீது கோடு நம் சி கோடு போன்றதே
இப்போது Saveல் சொடுக்குக இயக்குவோம் terminalக்கு வருவோம் promptஐ துடைக்கிறேன் கம்பைல் செய்ய எழுதுக g ஸ்பேஸ் 2ட் ஹைப்பன் அரே டாட் சிபிபி ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஆர்1 பின் Enter ஐ அழுத்துக
இயக்க எழுதுக டாட் ஸ்லாஷ் ஆர்1 இப்போது Enter ஐ அழுத்துக
இங்கே காண்பது Enter தே எலிமென்ட்ஸ் ஒஃப் 3 இன்டோ 4 அரே நும்1
மதிப்புகளைத் தருகிறேன் இப்போது காண்பது Enter தே எலிமென்ட்ஸ் ஒஃப் 3 இன்டோ 4 அரே நும்2
மதிப்புகளை இவ்வாறு தருகிறேன் வெளியீடு காட்டப்படுகிறது நும்1 மேட்ரிக்ஸ் மற்றும் நும்2 matrixஐ காணலாம்
இது நும்1 மற்றும் num2ன் கூட்டுத்தொகை
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது slideக்கு வருவோம்
சுருங்க சொல்ல இந்த டுரோயல் ல் நாம் கற்றது ஒரு 2ட் arrayல் elementகளை சேர்ப்பது
2ட் arrayஐ அச்சடிப்பது
மற்றும் 2டைமென்ஷனல் arrayக் கூட்டுத்தொகையைக் கணக்கிடுவது
பயிற்சியாக இந்த புரோகிராம் எழுதுக
இரு 2டைமென்ஷனல் arrayகளை பயனரிடமிருந்து உள்ளீடாக பெறுக
அவற்றை கழித்து முடிவைக் காண்க
இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தைச் சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்